Java ல் do வைல் லூப் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இதில் கற்கபோவது do வைல் லூப் அதை பயன்படுத்துவது நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 இந்த tutorial ஐ தொடர Java ல் வைல் லூப் ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும இது do வைல் loop ன் ஸ்ட்ரக்சர் இது வைல் லூப் போல இருப்பதை கவனிக்கவும்
இதில் இரு பகுதிகள் உள்ளன
முதலாவது லூப் ரன்னிங் கண்டிஷன்
இரண்டாவது லூப் வேரியபிள் டோ block க்கு பின் கண்டிஷன் எழுதப்பட்டிருப்பதே ஒரே வித்தியாசம்
மேலும் டோ block னுள் இருக்கும் statementகளின் இயக்கத்திற்கு பின்னரே கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது உதாரணத்தைப் பார்க்கலாம்
eclipse க்கு வருவோம் இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி codeக்கான அமைப்பு உள்ளன கிளாஸ் டவுஹைல்டெமோ ஐ உருவாக்கி அதற்கு மெயின் method ஐ சேர்த்துள்ளோம்
do வைல் loop ஐ பயன்படுத்தி 1 முதல் 10 வரை எண்களை அச்சிடப்போகிறோம்
எழுதுக இன்ட் ந் எக்வால்ட்டோ 1 ந்
லூப் வேரியபிள் ஆக இருக்கும்
பின் டோ ஒப்பன் மற்றும் குளோஸ் பிரேஸ் braceகளினுள் systemoutபிரின்ட்ல்ன் ந் ன் மதிப்பை அச்சிட்டு பின் அதை அதிகரிப்போம்
ந் எக்வால்ட்டோ ந் பிளஸ் 1 ந் 10க்கு சமமாகவோ குறைவாகவோ இருக்கும் வரை இதை செய்வோம் braceகளுக்கு வெளியே எழுதுக வைல் paranthesis னுள் ந் லெஸ் தன் எக்வால்ட்டோ 10 semi கோலோன் மூலம் do while ஐ மூடவும் கோடு ஐ செயலில் பார்க்கலாம்
சேமித்து இயக்கவும் எண்கள் 1 முதல் 10 வரை அச்சிடப்படுவதைப் பார்க்கலாம் இப்போது கோடு ன் இயக்கத்தைப் புரிந்து கொள்ளலாம்
முதலில் மதிப்பு 1 அச்சடிக்கப்பட்டு ந் இரண்டாகிறது பின் கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது
அது உண்மையென்பதால் மீண்டும் 2 அச்சடிக்கப்பட்டு ந் மூன்றாகிறது
அதேபோல அனைத்து 10 எண்களும் அச்சடிக்கப்பட்டு ந் ன் மதிப்பு 11 ஆகிறது ந் 11 ஆகும்போது கண்டிஷன் பொய்யாகி லூப் நிற்கிறது
50 முதல் 40 வரை எண்களை இறங்குவரிசையில் அச்சடிக்கலாம்
எனவே 50 ல் ஆரம்பிக்கலாம்
ந் 1 ஐ ந் 50 ஆக்குவோம்
பெரிய எண்ணிலிருந்து சிறியதுக்கு லூப் செய்வதால் லூப் variable ஐ குறைப்போம்
ந் ந் 1 ஐ ந் ந் 1 ஆக்குவோம் ந்
40 க்கு சமமாகவோ அதிகமாகவோ இருக்கும்வரை லூப் செய்வோம் கண்டிஷன் ஐ ந் gt 40 க்கு மாற்றுவோம் வெளியீட்டைக் காண்போம்
சேமித்து இயக்குவோம்
பார்ப்பது போல எண்கள் 50 முதல் 40 வரை அச்சடிக்கப்படுகிறது do வைல் loop ஐ பயன்படுத்தி வேறு லாஜிக் ஐ முயற்சிப்போம்
கொடுக்கப்பட்ட ஒரு எண் முற்றிலும் இருமடங்கா இல்லையா என கண்டறிவோம்
மெயின் method ஐ துடைப்போம்
எழுதுக இன்ட் ந் 25 n ல் உள்ள மதிப்பு முற்றிலும் இருமடங்கா இல்லையான என பார்ப்போம் எழுதுக இன்ட் எக்ஸ் 0 அது முற்றிலும் இருமடங்கு எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை சேமிக்க எக்ஸ் ஐ பயன்படுத்துவோம் பின் எழுதுக டோ ஒப்பன் மற்றும் குளோஸ் பிரேஸ்
braceகளினுள் எக்ஸ் எக்குவல் டோ எக்ஸ் பிளஸ் 1 braceகளுக்கு வெளியே வைல் எக்ஸ் இன்டோ எக்ஸ் ந் semi கோலோன் மூலம் do while ஐ மூடவும் எக்ஸ் இன்டோ எக்ஸ்
ந் ஐ விட சிறியதாக இருக்கும் வரை x ன் மதிப்பை அதிகரிக்கிறோம்
எனவே லூப் நிற்கும்போது condition ன் ரிவர்ஸ் உண்மையாக இருக்கும்
அதாவது எக்ஸ் இன்டோ எக்ஸ் ஆனது n க்கு சமமாகவோ
அல்லது ந் விட பெரிதாகவோ இருக்கவேண்டும்
எக்ஸ் இன்டோ எக்ஸ்
n க்கு சமம் எனில் எண் முற்றிலும் இருமடங்காகும்
n க்கு சமமில்லையெனில் எண் முற்றிலும் இருமடங்கல்ல
கடைசியாக condition ஐ அச்சடிப்போம்
Systemoutprintlnஎக்ஸ் எக்ஸ் ந் code ஐ இயக்கத்தில் காண்போம்
சேமித்து இயக்கவும்
பார்ப்பதுபோல வெளியீடு ட்ரூ முற்றிலும் இருமடங்கான மற்ற எண்ணுடன் முயற்சிக்கலாம் ந் 25 ஐ ந் 49 ஆக்குவோம் சேமித்து இயக்குவோம் மீண்டும் ட்ரூ என காண்போம்
முற்றிலும் இருமடங்காக இல்லாத எண்ணுடன் முயற்சிக்கலாம்
49 ஐ 23 ஆக்குவோம்
சேமித்து இயக்குவோம் எதிர்ப்பார்த்தது போல பெறுவது பால்சே
ந் ன் மதிப்பு 0 எனில் நடப்பதைக் காண்போம்
ந் 23 ஐ ந் 0 ஆக்குவோம்
0 இயல்எண் இல்லையென்பதால் பால்சே ஐ பெறுவோம்
கோடு ஐ இயக்குவோம்
சேமித்து இயக்குவோம்
எதிர்ப்பார்த்தது போல பால்சே ஐ காண்கிறோம்
condition க்கு முன்னும் எக்ஸ் இன்டோ எக்ஸ் ஆனது ந் விட சிறியதா என சோதிக்கப்பட்டு எக்ஸ் ன் மதிப்பு அதிகரிக்கப்பட்டு 1 ஆக மாறுவதால் இது நடக்கிறது லூப் கண்டிஷன் தோல்வியடைந்து லூப் இயங்கவில்லை
இவ்வாறு do வைல் லூப் ஐ பயன்படுத்தி 0 ஆனது முற்றிலும் இருமடங்கு இல்லை என கருதப்படுவதை உறுதிப்படுத்திகொள்கிறோம் இவ்வாறு ஒரு do வைல் லூப் பல பிரச்சனைகளைத் தீர்க்க பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக லூப் ஒருமுறையாவது இயக்கப்படும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றது do வைல் லூப் அதை பயன்படுத்துவது பயிற்சியாக பின்வருவதை தீர்க்கவும்
கொடுக்கப்பட்ட பைனரி எண்ணுக்கு சமமான தசம எண்ணைக் கண்டறியவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்தைக் காணவும் 1 தமிழாக்கம் பிரியா